ஒருத்தரு கர்ச்சீஃப்ல மூக்க மூடிட்டு நின்னுட்ருக்காரு.

சில கொழந்தைங்க ப்ளூ கலர் ஜெர்கின்ஸ் போட்ருக்காங்க.

இது ஒரு ஆட்டோ கன்ஸ்ட்ரக்டிங் சென்டர் .

ஒவ்வொரு செலயு ஒரு மன மேல வெச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய டென்டல் கிளினிக் .

வானோ ரொம்ப மேக மூட்டமா இருக்கு.

ரெண்டு ப்ளூ கலர் ட்ரே வெச்சிருக்கங்க.

ஆற சுத்தி நெறைய கொடி செடி எல்லா வளந்துருக்கு.

சாப்புட ரெண்டு ஷவர்மா பீசஸ் வெச்சிருக்காங்க.

தொட்டுக்க க்ரீன் கலர்ல சட்னி செஞ்சு வச்சுருக்காங்க.

இங்க ஒரு பெரிய காபி ஷாப் இருக்கு.

பேங்க்குக்கு லெஃப்ட் சைட்ல நெறைய குப்ப போட்டு வெச்சிருக்கு.

பக்கத்தில ப்ளூ கலர் டிரெல நெறைய கெழங்கு போட்டு வச்சிருக்காங்க.